சபாநாயகர் இரண்டு, பண்டிட் ராம் பிரசாத் தலைமையில் நடந்த பல கொள்ளைகளில் இவர் நல்ல பங்கு பங்கு வசி~ வகித்தார் சகோதரி சம்பவம் நடந்தது லக்னோவில் மேற்கு பகுதியில் உள்ள ஒரு சிறிய சந்திப்பில் பய~ பயணிகளைக் கொண்ட இரண்டாம் வகுப்பு பெட்டியில் அஸ்ஃபகுல்லா கான், மற்றும் ராஜ்~ ராஜேந்தர் லஹிரி ஆகியோர் எழுந்தனர் குறிப்பிட்ட இடத்தில் சங்கிலியை இழுத்து காரை நிறுத்துகிறார்கள் மற்ற ஏழு உறுப்பினர்களும் உறுப்பினர்கள் ராம் பிரசாத் பிஸ்மில், கேஷப் சக்கரவர்த்தி, முராரி லால்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 சூறையாடினர், இந்த மோசடி வழக்குகளில் மிகப் பெரிய மற்றும் மிகவும் பிரபலமான புரட்சியாளர்களுக்கு நீதிமன்றம் சிறை மற்றும் மரண தண்டனை விதிக்கப்பட்டது நான் அதிர்ஷ்டக்காரனாய் இருந்தேன் ஆனால் ஆசாத் தப்பித்து விட்டார். hello

அஹ் hello ma'am இது ரோஸ்னியா ஆமா sir நீங்க யாரு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

okay வா recent ஆ உங்களுக்கு corona வந்து நீங்க இந்த hospital அ admit பண்ணி ஒரு seven days க்கு முன்னாடி discharge ஆயிருக்கீங்க right ஆ

ஆஹ் okay அந்த அந்த welfare center ல இருந்து நீங்க வந்ததுக்கு அப்புறம் common ஆ வந்த எல்லாருக்கும் call பண்ணி அவங்களோட mentality எப்படி இருக்குங்கிறதை government check பண்ண சொல்லி ஒரு procedure வெச்சிருங்காங்க ma'am

அந்த procedure க்காக நாங்க உங்களுக்கு call பண்ணியிருக்கோம்

okay வா so அந்த procedure க்காக உங்களுக்கு ஒரு சில veri~ survey எல்லாம் எடுக்க வேண்டியது இருக்குது இப்ப நீங்க free ஆ இருக்கீங்களா ஆஹ் இப்ப free தான் sir கேளுங்க ஆஹ் கா~ ஒரு ஒரு twenty minutes ஆகும் அந்த call போகும் okay ஆஹ் okay so உங்க name வந்து ரோஷ்ணி right ஆ

actual ஆ நீங்க இந்த corona PC ஆஹ் PCR test எதுக்கு எடுத்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா sir actual ஆ co~ cold ஆ இருந்துச்சு so just check பண்ணி பாப்போமேன்னு அப்படிங்கற ஒரு idea ல தான் போனோம் அஹ் கொரோனா positive ஓ test நீங்க volunteer ஆ தான் அத check பண்ணி பாத்திங்க correct ஆ cold அது இருந்ததுனால volunteer ஆ check பண்ணி பாத்தீங்க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

ஆஹ் இருக்கலாம் sir அப்படித்தான் first உ அத நெனச்சு தான் போய் test எடுக்க போனோம் கடைசில positive ஆயிருச்சு

அஹ் okay right so அந்த பயம் அந்த corona எல்லார்கிட்டயும் இருந்து பரவுதுங்கிற awareness னால நீங்க எடுத்தீங்க

actual ஆ three days ன்னு நினைக்கிறேன் sir வந்துச்சு first உ அதுக்கப்புறம் call பண்ணாங்க சரி okay இப்ப வந்து அந்த test எடுக்கும் போது நீங்க families families ல இருந்தாலும் வந்து சொன்னீங்க so உங்களுக்கு மட்டும் test எடுத்தீங்களா உங்க உங்க family ல வேற யாருக்காவது கூட சேர்த்து எடுத்தீங்களா இல்ல sir எனக்கு மட்டும் தான் எடுத்துருக்கு family ல எல்லாரும் normal லா தான் இருந்தாங்க so test okay after உங்களுக்கு கொரோனா வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு inform பண்ணதுக்கு பிறகு எங்க government ல இருந்து வந்து அவங்களுக்கும் சேர்த்து test எடுத்துருப்பாங்கள்ல அதுல யாருக்காவது positive ஆ இருந்த~

okay ma'am இப்ப வந்து இப்ப உங்களைய உங்க families ல உங்களைத் தவிர வேற யாருக்கும் இந்த period ல corona வரல ஆமாங்க sir but relatives க்கு வந்துருக்கு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 ஆஹ் ஆமா sir எனக்கு மட்டும் தான் வேற யாருக்கும் இல்லை okay ma'am இப்ப quarantine ல இருந்தீங்க quarantine ல already உங்களுக்கு protocol லாம் உங்களுக்கு சொல்லிருப்பாங்க

so அந்த protocol அ நீங்க quarantine ல hospital ல இருக்கும்போது நீங்க உங்களுக்கு ஏதாவது uncomfortable ஆ feel ஆச்சா already இங்க co~ corona வந்துருச்சு அப்படிங்கறதனால அங்க போனதுக்கு அப்புறம் fear அதிகமாகாமா உங்களை நல்லா பாத்துக்கிட்டாங்களா

okay உங்களுக்கு hall தனியா கொடுத்திருந்தாங்களா இல்லை common hall ல எத்தனை பேர் இருந்தீங்க

so twenty peoples college ல இல்லை hospital லய உங்களுக்கு

so hospital ல ஒரு room ல twenty peoples அவங்ககூட தான் இருந்திங்க correct ஆ

கூட இருந்~ உங்க கூட இருந்தவங்களுக்கு அந்த அளவுக்கு பெரிய symptoms இல்லாதனாலதான் உங்க கூட இருந்துருப்பாங்க correct ஆ நல்லா symptoms இருந்தவங்க தனியா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

கொஞ்சம் இந்த அவங்களுக்கும் உங்களுக்கும் உள்ள இது கொஞ்சம் நல்லா இருந்துருக்குமில்ல தனியா இருந்த மாதிரி feeling எதுவும் இருக்காதுல்ல அங்க அப்படி ஏதாவது feel ஆச்~

அது okay இப்போ அங்க corona ல food எல்லாம் correct ஆ அஹ் correct ஆ உங்களுக்கு வந்து சேர்ந்ததா காலையில timing க்கு உம் starting கொஞ்ச days வந்து correct ஆ வரல sir அப்பறம் government வந்து order போட்டதும் ஓரளவுக்கு correct ஆ provide பண்ணாங்க இல்லை நீங்க இருந்த timing ல நீங்க இருந்த timing ல உங்களுக்கு correct ஆ வந்து~

ஏன்னா நீங்க ஏழு நாள் தான் அங்க இருந்தீங்க starting ல first இரண்டு நாள் உங்களுக்கு அங்க ஆமா sir first இரண்டு நாள் correct ஆ food கிடைக்கல okay அந்த time ல உங்களுக்கு ரொம்ப stress ஆகாம கொஞ்சம் relax பண்றதுக்கு இடையில தனித்தனி service லாம் வச்சுருந்தாங்க yoga service அந்த மாதிரி ஏதாவது நீங்க complete பண்ணிக்கிட்~

okay okay அந்த medicines எல்லாம் உங்களுக்கு correct ஆ provide பண்ணாங்களா அங்க இருந்த doctors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 ஆஹ் அதெல்லாம் correct ஆ குடுத்தாங்க sir

இப்போ வந்து corona முடிஞ்சு இப்ப உங்களை எத்தன நாள் வீட்டுல quarantine இருக்கு அவங்க சொல்லிருக்காங்க actual ஆ thirteen days நான் volunteer ஆவே quarantine ல இருக்கேன் sir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

one week so அங்க அங்க home quarantine வந்து one week உங்களுக்கு compuls~ இருக்க சொன்னாங்க right ஆ okay இந்த one weeks க்கான protocol எல்லாம் அவங்க already சொல்லிருப்பாங்க correct ஆ

so அந்த protocols லாம் நீங்க correct ஆ follow பண்ணீங்களா கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுவோம் அதுக்கப்புறம் அலட்சியமா இருப்போம் உங்~ ஏன் இப்ப வந்து நீங்க one week வந்து home quarantine ல இருக்கும்போது நீங்க உங்க கூட intimate அஹ் இருக்கிறது உங்க family தான ma'am

அப்ப நீங்க அலட்சியமா இருந்ததுன்னா அதனால யாருக்கு பாதிப்பு வரும் sir family க்கு தான் அதெல்லாம் பத்தி careful ஆ அந்த one week careful ஆ இருந்தேன் sir அதுக்கப்புறம் volunteer யா நான் ஒரு one week இருந்தேன் அப்போ கொஞ்சம் அப்படி இப்படித்தான் இருந்தது சரி okay இப்ப நீங்க வெளியில போகும்போது quaran~ quarantine க்கான protocols லாம் correct ஆ follow பண்றிங்களா இல்லை அப்படியேதும் இல்லை sir அஹ் இப்ப இப்ப என்ன வந்து நமக்கு வந்து ஆஹ் period முடியலை quarantine period நம்ம தமிழ்நாட்டுல இன்னும் முடியல முடியாதபட்சத்துல இப்ப தமிழ்நாடு வந்து வேற வழி இல்லாம எல்லாத்தையும் open பண்ணியிருக்காங்க

so அப்படிங்கறபோது நமக்கு வந்து ரெண்டு மூணு confo~ compulsory யா quarantine po~ protocol அப்படினு government ஒண்ணு intimate பண்ணிருக்காங்கல்ல அதெல்லாம் நீங்க correct ஆ follow பண்றீங்களா அதெல்லாம் என்னன்னு தெரியுமா தெரியாது sir கொஞ்சம் சொன்னிங்கன்னா நல்லாருக்கும் தனி மனித இடைவெளி அப்படிங்கிறதை ஒண்ணு சொல்லிட்டு இருக்காங்க அதை நீங்க correct ஆ follow பண்றீங்களா

மத்தவங்க follow பண்ணாம இருந்தா கூட நமக்கு வந்து பெருசா இல்ல as a corona, corona க்கு admit பண்ணி patient ஆ இருந்துட்டு இன்னும் நீங்க அதை follow பண்ணலைன்னா அது வந்து கொஞ்சம் இதுல careless தான cure ஆயிட்டு அப்படிங்கிறதுனால casual இருந்~

அப்போ வந்து corona அப்படிங்கறதுக்கு என்ன quarantine இருக்க சொல்லியிருக்காங்க தனிமனித இடை~ இடைவேளை தனிமனித இடைவேளை ஒரு கடைக்கு போனாலோ ரொம்ப பக்கத்தலயிருந்து இருந்து வாங்காம கொஞ்சம் distance த~ தள்ளி வாங்குறீங்களா அது அதை correct ஆ follow பண்றீங்களா இல்லை இனியாவது follow பண்ணுவீங்களா

okay அஹ் பிறகு வெளிய எங்க போனாலும் mask போட்டுருக்கிங்களா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

hospital~hospital mask use பண்ணி hospital mask ன்னா அது use and throw mask தான

mask availability லாம் உங்க area ல correct அ கிடைக்குதா

so bulk ஆ உங்களுக்கு வாங்கி வைக்கிறதுனால அதை பத்தி பெருசா பிரச்சனை இல்லை okay இப்போ வந்து அந்த mask அ வந்து use and throw mask நீங்க use பண்ணிட்டு இருக்கீங்க so வந்து நீங்க ஒரு இடத்துல போயிட்டு அந்த இடத்துல mask அ கழட்ட வேண்டியது வருதுன்னா அந்த time ல அத எப்படி dispose பண்ணுவீங்க

so அந்த time ல உங்களுக்கு additional mask தேவைப்பட்டால் நீங்க அதையும் bag ல வந்து bag ல வச்சிருக்கீங்களா additional mask கைலயே வச்சிருப்பீங்களா

okay okay so வந்து mask அ நீங்க correct ஆ follow பண்ணிட்டிருக்கீங்க social distancing இனி correct ஆ follow பண்றேன்னு சொல்லிருக்கீங்க correct ஆ இது இல்லாம அந்த timing க்கு வெளிய போறது இந்த timing ல இருந்து இந்த timing மட்டும் வெளிய போக சொல்லிருக்காங்க அது extra timing ல நீங்க வெளிய போறிங்களா

office timing மட்டும் வெளிய இருப்பிங்க மத்த timing இது office வந்து என்ன office work from home லா available பண்றங்களா இல்ல sir daily போய்ட்டுதான் வந்துட்டுருக்கேன் அப்போ fifty percentage members தான் office ல work பண்ணனும்னு சொல்லி protocol இருக்கு அதுல உங்க office ல fifty percentage work பண்றாங்களா இல்ல அதுக்கு மேல work பண்றாங்களா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

ஓ அது வந்து இவங்களுக்கு work from home பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு வந்து work பண்ணனும் அந்த மாதிரி வச்சிருக்காங்களா இல்ல alternate basic வச்சிருக்காங்களா பக்கத்துல இருக்கறவங்க வந்து பண்ணிட்டு போகணும் வேற எல்லாருக்கும் work from home ஓ long distance க்கு work from home உ பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு மட்டும் alternative வைக்கல அப்படிதான சரி okay அப்ப அங்கயும் உங்களுக்கு protocol correct ஆ பிடிக்கிறாங்க இப்ப work பண்றீங்க அப்படிங்கும்போது நீங்க daily கையில கொண்டு போகவேண்டிய things எல்லாம் நிறைய இருக்குமே அதெல்லாம் எப்படி கொண்டு போறீங்க mask, sanitizer மட்டும் வச்சுருப்பேன் mask. sanitizer நீங்க வச்சிருப்பீங்க இப்ப அங்க போயிட்டு எல்லாத்துக்கும் ஒரு permanent system இதுதான் system னு fix பண்ணி தருவாங்களா இல்ல change of systems இருக்குமா

அப்போ உங்க system த்த நீங்க மட்டும் தான் use பண்ணுவீங்க அப்படிங்கிற போதும் நீங்க உள்ள enter ஆக போதும் sanitizer போட்டுட்டு போயிருவீங்களா இப்ப கொஞ்ச நாள், அதை use பண்றது இல்லை sir ஆஹ் அவங்களுக்கு office ல கண்டிப்பா provide பண்ணுவாங்களா sanitizer provide பண்ணணும் இல்ல so office ல enter ஆகும்போதே அவங்களை sanitizer ஆ வச்சுதான் உள்ள அனுப்புவாங்க அதுக்குன்னு தனியா வச்சிருப்பாங்கள்ல sanitizer, temperature check

okay நீங்க இப்ப quarantine ல இங்க ho~ hospital ல இருக்கும் போதே நீங்க work பண்ணுனீங்க அப்படிங்கிறதை hospital ல intimate பண்ணீங்களா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 அவங்க அங்க office க்கு போய் check பண்ணாங்களா office போய் test எடுத்தாங்களா office ல அந்த time வந்து, office close ஆதான் sir இருந்தது எல்லாரும் work க்கும் home தான் பண்ணிட்டு இருக்காங்க okay okay okay so அந்த time open ல இல்லாததுனால ஒரு problem இல்லை correct ஆ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 உங்களுக்கு sanitizer அ provide பண்றாங்க. உள்ள வரும்போது sanitizer க்கு sanitizer தர்றாங்க இரண்டாவது உங்களுக்கு temperature check daily பண்றாங்களா

சரி okay தனி system fifty percentage members தான் work பண்ண வைக்கிறாங்க correct ஆ

sir actual ஆ village தான் so ஊருக்குள்ள இருக்குற கடை எல்லாம் திறந்து தான் இருக்கு. இந்த ஊருக்குள்ள இருக்க கடை திறந்திருக்கறனால உங்களுக்கு அந்த அளவுக்கு பெருசா quarantine ன்னு தெரியாது correct ஆ okay quarantine வேற ஏதாவது difficulties இருந்ததா உம் எல்லாமே actual ஆ town குள்ளதான் நான் maximum things வாங்க வேண்டியது இருக்கும். அதெல்லாம் close பண்ணதுனாலதான் difficult ஆ இருந்துச்சு சரி okay இப்ப நீங்க corona வந்துட்டு, உங்க hospital ல இருந்ததுக்கு அப்புறம் as a village ஆ உங்க village ல வந்து எல்லாருமே உங்களை எப்பயாவது different ஆ treat பண்ற மாதிரி உங்களுக்கு feel ஆகுதா

okay

starting லனா இப்போ உங்களுக்கு corona வந்து, fifteen days ஆகுதா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 ஆமா sir யாருமே மத்தவங்க எங்க வீட்டுக்கும் வர மாட்டாங்க எங்க என் relatives கூட யாருமே பேச மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கு ஓ அவங்க கொஞ்சம் distance maintain பண்ணிதான் இருந்தாங்க correct ஆ சரி okay இப்போ அந்த period ல உங்களுக்கான foods and arrangements க்கெல்லாம் ஆஹ் food க்கான அப்பறம் இது இதெல்லாம் வந்து government ல இருந்து provide பண்றதுக்கு யாராவது helpers வந்தாங்களா

வந்து உங்களுக்கு எல்லாமே அங்க தந்துட்டு போயிட்டாங்க correct ஆ சரி okay அப்புறம் sanitizer எப்பவுமே வச்சுக்கங்க நீங்க மட்டும் இல்லை உங்க வீட்~ அப்புறம் protocol ல important ஆன protocol ஐ இப்ப நீங்க work பண்ணிட்டிருக்கீங்க correct ஆ so அப்படிங்கிற பட்சத்துல நீங்க வந்து வெளிய work போயிட்டு இரண்டாவது நீங்க வீட்டுக்கு வரும்போது confirm ஆ என்ன பண்ணணும்

குளிச்சு fresh ஆயிட்டு மறுபடியும் நீங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஆள்கிட்ட பேசினீங்கன்னா மத்தவங்களுக்கு உங்க வீட்டுக்கு உங்களால corona வராம நீங்க பாதுகாத்துக்கலாம் இது இவ்வளத்தையும் கடைபிடிக்க முடியாட்டாலும் main ஆ இந்த hand wash வந்து, confirm ஆ எதாவது, வெளிய போயிட்டு உள்ள வந்தாலே hand wash பண்ணிட்டு உள்ள வாங்க

okay வா ஏன்னா உங்களுக்கு இல்லை உங்க வீட்டுல யாராவது aged persons இருக்காங்களா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

okay வா இப்போ உங்களுக்கு corona வந்ததுனால உங்க வீட்டுல பாட்டிக்கு யாரெல்லாம் எத்தனை பேர் உங்க வீட்டுல

அஞ்சு பேர் அந்த அஞ்சு பேர்ல வயசானவங்க பேர் எத்தனை பேர் இருக்காங்க பாட்டி மட்டும்தான் வயசானவங்க பாட்டி வயசானவங்க மத்த நாலு பேர்ல நீங்க ஒண்ணு நான், அப்பா, அம்மா, தங்கச்சி இருக்காங்க sir தங்கச்சி, தங்கச்சியோட age

twenty-one so அதுவும் ரொம்ப child இல்லை correct தானே so அவங்~ அஹ் தங்கச்சி இப்போ college ஆ இல்லை வேலைக்கு போறாங்களா

அதெல்லாம் online class போயிட்டு இருக்குதா இல்லை இதுதானா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

சரி okay எப்படினாலும் இந்த procedures வந்து, correct ஆ follow பண்ணுங்க protocol

இந்த protocol correct ஆ follow பண்ணுங்க

இது இல்லாம உங்களுக்கு vitamin மாத்திரை எதாவது provide பண்ணாங்களா ஆமா sir vitamin tablet daily சாப்பிட சொன்னாங்க daily provide பண்ணிட்டாங்க correct ஆ